மொசில்லா பயர்ஃபாக்ஸ் அறிமுகம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் பின்வருவனவற்றை கற்போம்
மொசில்லா பயர்ஃபாக்ஸ் என்பது என்ன
ஏன் பயர்ஃபாக்ஸ்
பதிப்பு கணிணி தேவைகள் தரவிறக்கம் Firefox சை நிறுவல் இணையதளத்திற்கு செல்வது
மொசில்லா பயர்ஃபாக்ஸ் அல்லது சாதாரணமாக பயர்ஃபாக்ஸ் இலவச ஒப்பன் சோர்ஸ் வெப் ப்ரவ்சர்
உபுண்டு லினக்ஸ் க்கான டிஃபால்ட் வெப் ப்ரவ்சர்
இன்டர்நெட் இல் உலவ உதவுகிறது
இந்த ப்ரவ்சர் வெப் பேஜஸ் களை பார்க்க அவற்றில் உலவ உதவுகிறது
சியர்ச் என்ஜின் களான googleயாஹூ சியர்ச் அல்லது பிங் மூலம் வலை பக்கங்களைத் தேடவும் உதவுகிறது
இலாப நோக்கில்லா நிறுவனமான மொசில்லா பவுண்டேஷன்
வாலண்டியர் புரோகிராமர் களால் பயர்ஃபாக்ஸ் உருவாக்கப்பட்டது
மேலதிக விபரங்களுக்கு mozillaஆர்க் ஐ பார்க்கவும்
பயர்ஃபாக்ஸ் விண்டோஸ் மாக் ஒஎஸ்எக்ஸ் மற்றும் லினக்ஸ் இயங்குதளங்களில் இயங்கும்
உபுண்டுவில் உள்ள பிரபல ப்ரவ்சர் கள் கான்கரர் மற்றும் கூகிள் குரோம் ஒப்பேரா போன்றவை
இதில் பயனாவது பயர்ஃபாக்ஸ் 70 மற்றும் உபுண்டு 1004 பயர்ஃபாக்ஸ் வேகம் பிரைவசி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைப்பதனால் இணைய உலவலை மேம்படுத்துகிறது
இதில் டேப்ட் விண்டோஸ் built இன் ஸ்பெல் செக் pop உப் ப்ளாக்கர் இன்டகிரேட்டட் வலைதேடல் பிஷிங் மோசடி பாதுகாப்பு போல பல வசதிகளுள்ளன
பயர்ஃபாக்ஸ்
கிராபிக்ஸ் மற்றும் பக்கங்களை அதிவேகமாக ஏற்றி வெப் ப்ரவ்சிங் ஐ துரிதமாக்குகிறது
இது மோசடி இணைய தளங்களில் இருந்து பல்வகைப்பட்ட பாதுகாப்பு மற்றும் பிரைவசி ஆப்ஷன் களோடு ஸ்பைவேர் வைரஸ் டிரோஜான்கள் மற்றும் மால்வேர்களிலிருந்து பாதுகாக்கிறது
இதில் தனிப்பயனருக்கான add ஒன் கள் இலகுவில் நிறுவக்கூடிய ஆயிரக்கணக்கான தேமே கள் பயனர்களால் உருவாக்கப்பட்டுள்ளன
பெடோரா உபுண்டு ரெட் ஹாட் டெபியன் மற்றும் சூஸ் போன்ற லினக்ஸ் இயங்குதளங்களில் Firefoxசை இயக்கத் தேவையான கணிணித் தேவைகள் கீழ்வருமாறு
உபுண்டு 1004 ல் பயர்ஃபாக்ஸ் சை இயக்க கீழுள்ள லைப்ரரீஸ் அல்லது பேக்கேஜஸ் தேவைப்படும்
GTK 210 அல்லது அதற்கும்மேல் கிளிப் 212 அல்லது அதற்கும்மேல் லிப்ஸ்ட்டிடிசி 43 அல்லது அதற்கும்மேல் பாங்கோ 114 அல்லது அதற்கும்மேல் xஆர்க் 17 அல்லது அதற்கும்மேல் ஹார்ட்வேர் பென்டியம் 4 அல்லது அதற்கும் மேல் 512ம்ப் ராம் மற்றும் 200ம்ப் கொள்ளவுள்ள ஹார்ட் டிரைவ் தேவைப்படும்
முழுமையான கணிணித் தேவைகளுக்கு பயர்ஃபாக்ஸ் இணையதளத்துக்குச் செல்லவும்
mozillaகாம் அதிகாரபூர்வ இணையதளத்துக்குச் செல்வதன் மூலம் மொசில்லா Firefoxசை தரவிறக்கி நிறுவலாம்
இங்கே Firefoxசின் சமீபத்திய பதிப்பு கிடைக்கும்
மாறாக ஆல் சிஸ்டம்ஸ் ஆண்ட் லாங்குவேஜஸ் இணைப்பை சொடுக்கி மேலும் தெரிவுகளைப் பெறலாம்
மொசில்லா 70க்கும் அதிக மொழிகளில் தன் பயர்ஃபாக்ஸ் சேவைகளை தருகிறது
இந்தி வங்காளம் போன்ற பல்வேறு மொழி பதிப்புக்களை இங்கே தரவிறக்கலாம்
விண்டோஸ் மாக் அல்லது லினக்ஸ் இக்கான் கள் மீது சொடுக்கி வெவ்வேறு இயங்குதளங்களில் இயங்கும் வகையை தரவிறக்கலாம்
பைல் ஐ சேமிக்க இடத்தை தேர்வு செய்யவும் முன்னிருப்பு கணிணியின் ஆரம்ப அடைவில் உள்ள டவுன்லோட்ஸ் அடைவு
சேவ் பைல் ஐ சொடுக்கவும்
ஒக் ஐ சொடுக்கவும்
பயர்ஃபாக்ஸ் ஆர்க்கைவ் ஆரம்ப டைரக்டரி இல் உள்ள டவுன்லோட்ஸ் டைரக்டரி இல் சேமிக்கப்படும்
டெர்மினல் ஐ திறந்து சிடி Downloads என கொடுத்து டவுன்லோட்ஸ் அடைவுக்கு செல்க
Enterஐ அழுத்தவும்
டார் எக்ஸ்ஜேஎஃப் firefox 701tarபிஸ்2 என கொடுத்து தரவிறக்கிய பைல் ஐ எக்ஸ்ட்ராக்ட் செய்யலாம்
Enterஐ அழுத்தவும்
இது பயர்ஃபாக்ஸ் 70 ஐ இயக்கத் தேவையான பைல் களை எக்ஸ்ட்ராக்ட் செய்யும்
சிடி பயர்ஃபாக்ஸ் என கொடுத்து பயர்ஃபாக்ஸ் டைரக்டரி க்கு செல்லலாம்
Enterஐ அழுத்தவும்
இதனால் பயர்ஃபாக்ஸ் அடைவுக்கு செல்லலாம்
பயர்ஃபாக்ஸ் browserஐ துவங்க firefox என கொடுத்து Enterஐ செய்க
ஒருவேளை நடப்பு டைரக்டரி ஹோம் டைரக்டரி ஆக இல்லாதிருந்தால் Firefox சை துவங்க டில்டே Downloadsfirefoxfirefox டிஃபால்ட் ஹோம்பேஜ் ஐ நிறுவுவதை பின்னால் அறியலாம்
இப்போதைக்கு உதாரணத்துக்கு rediffகாம் இணையதளத்திற்கு சென்று புதிய செய்திகளையும் தகவல்களையும் பார்க்கலாம்
மேனு பார் க்கு கீழுள்ள அட்ரெஸ் பார் இல் wwwrediffcom என தட்டச்சவும்
rediffகாம் வெப்சைட் இன் homepageஇன் உள்ளடக்கங்கள் தெரியவரும்
இப்பக்கத்திலிருக்கும் பல்வேறு லிங்க் கள் மூலம் அந்தந்த இணையபக்கங்களில் உள்ள தகவல்களை பார்வையிடலாம்
ஹெட்லைன்ஸ் tab பிலுள்ள முதல் லிங்க் ஐ சொடுக்கலாம்
இப்படி Firefoxசை பயன்படுத்தி பல இணைய பக்கங்களை பார்க்கலாம்
எதிர்வரும் பயிற்சிகளில் மேலும் பல சிறப்பம்சங்களைப் பற்றி அறியலாம்
இந்த இணைப்பில் உள்ள வீடியோ காட்சிகளில்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டப்பணி பற்றிய சிறு குறிப்பைக் காணலாம்
சிறந்த பேண்ட்விட்த் இல்லாதிருந்தால் டவுன்லோட் செய்தும் காணலாம்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்ட குழு ஸ்போக்கன் Tutorial களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணைய வழி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகின்றனர்
மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் எழுதவும் contactspoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் ஒரு அங்கமாகும்
இந்திய அரசாங்கத்தின் ஐசிடி மார்ட் மூலம் நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் அமைப்பு இதற்கு ஆதரவளிக்கிறது
மேலும் தகவல்களுக்கு httpspoken tutorialorgNMEICT Intro தமிழாக்கம் srividhyaஸ் நன்றி